இந்த சைட் கார்டன் ஏரியா மாரி குடுத்துருக்காங்க அங்க பெரிய பெரிய மரோல்லா இருக்கு.

தூரத்தில் வந்து ஒரு பைய வந்து படுத்துட்டு இருக்கா அவ கொழந்தைய வச்சுட்டு.

அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கார் இருக்கு. அது வந்து ரெட் கலர்ல குடுத்துருக்காங்க.

கரண்ட் கம்போ அதுக்கு கனெக்ட் ஆகுற ஒயர் எல்லா இருக்கு.

எல்லார் மண்டைலுவந்து பாத்தீங்கன்னா தொப்பி போட்ருக்காங்க.

ரிக்ஷா வந்து பாத்தீங்கன்னா எல்லோ ரெட் கலர்ல இருக்கு ப--

ரைட்ல வந்து ஒரு செல்ஃப் மாரி இருக்கு.

மணல்ல வந்து பாத்தீங்னா அந்த குதிரையோட நிழல் தெரிது.

கன்ஸ்ட்ரக்சன் வொர்க் நடந்துட்டு இருக்கு மெட்ரோக்காக .

இது வந்து ஒரு ஷாப் .

நடுவுல டோர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் கலர் குடுத்துருக்காங்க ஹார்ட் மேரி ஒன்னு இருக்கு அதுல பிளாக் கலர்ல .

இது ஜுவல்லரி ஷாப் ஷோக்கேஸ்காக வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப்ல ஜுவல்லரீஸ் வச்சிருக்காங்க.

பக்கத்துல வந்து ஸ்டெப்ஸ் மேரி ஒன்னு குடுத்துருக்காங்க.

ஒரு காட்டுக்குள்ள வந்து பாதிங்னா நெறைய செம்மறி ஆடு இருக்கு ஒயிட் பிரவுன் ரெண்டு மிக்ஸ் ஆனதுல.

இது வந்து பாத்தீங்கனா ஒரு பிளான்ட் ஷாப் ஸ்ட்ரீட்ல இருக்கு.

வெளில வந்து பேஸ்கட்ல நறைய ஃப்ளவர்ஸ் வச்சிருக்காங்க.

ஷெட்டர் போட்டு இருக்காங்க அதுக்கு பக்கத்தில வந்து லைட் செட் பண்ணி இருக்காங்க.

இங்க வந்து நெறைய தென்ன மரம் குடுத்துருக்காங்க பக்கத்துல.

இது பீச் மேல வந்து ஒரு காக்கா பறந்துட்டு இருக்கு.

தூரத்துல ஒரு ட்ராக் நின்னுட்ருக்கு ஒரு போட் இருக்கு நெறைய வீடுகளு குடுத்திருக்காங்க.

இங்க வந்து பாத்தீங்கனா ஒரு அவார்ட் இருக்கு.

கேமரா ஒன்னு செட் பண்ணி இருக்காங்க.

டீ காஃபி ஃபிரஸ் ஜூஸ் மில்க் ஷேக் ஐஸ் கிரீம் ஸ்நேக்ஸ் எக்ஸட்ரா அப்புடின்னு சொல்லி போட்டுருக்கு சீலிங்ல லைட்ஸ் குடுத்துருக்காங்க.